ரெண்டு பேரும் சுட்ருவாங்க.

அப்பறம் காசு எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் print பண்ணிருவானுங்க அவங்களுக்கு தேவையான அளவு

அதுக்குள்ள அவங்க plan எல்லாம் போட்ருப்பாங்க போலீஸ் எல்லாம்

எந்த வழியா போகப்போறாங்க அப்டி, இப்டினு

வேற எதோ கேப்பான் அப்பறம் பணம் கொண்டுவரது, அப்பறம் அது helicopter அது இதுனு கேட்டுட்டு இருப்பான்.

ஆனா plan தான் அதெல்லாம் இவனோட plan தான் அதெல்லாம் கொண்டுவரத்துக்கு இவன் வேற வழியா தான் போவானுங்க.

அதெல்லாம் அப்பறம் ஒரு டனல் வழியா போறமாதிரி இவனுங்க காட்டிக்குவானுங்க professor idea

எல்லா போலீஸ்யும் வரவச்சுருவாங்க. ஒரு ரியோ அது என்னது transmitter ஆ

அது என்னது tracker chip இத்துணுண்டு இருக்கும்

அது வந்து professor எப்படியோ கண்டுபிடிச்சு ஆனந்த் கிட்ட சொல்லி ஒரு

அதுவந்து டனல்ல ஓட விட்ருவாங்க குட்டி எலிய.

அந்த வழியா தான் எல்லா தப்பிக்கப்போறாங்கனு நினைச்சுட்டு போலீஸ் வந்துருவாங்க

அப்பறம் அந்த வழியா போகமாட்டாங்க.வேற வழியா போயிருவாங்க. First ஒரு அவன் யாரு மஸ்கொவ் இவனுங்கள வச்சு குழி தோண்டிட்டு இருப்பான்ல அவங்கள வச்சு

ஆஹ் அது எப்படி

அவன மஸ்கொவ்வ அங்கையே விட்ருவாங்களா? இவங்களும் தோண்டுவாங்க, அவங்களும் தோண்டுவாங்கடா அந்த side ல இருந்தும் தோண்டுவாங்க அதுனால டக்க்கு, டக்குனு

அந்த side வந்து அப்பறம் ஒரு தாத்தா வந்து friend ஆகிருவாங்க அது இதாயிருவாங்க

அப்பறம் தோண்டி வெளிய வருவாங்க.அப்பறம் professor ரும், ஒரு மிலிட்டரி ட்ரக் இருக்கும்.

அதுல காச எடுத்துட்டு ஊறவிட்டு வெளிய வந்துருவாங்க வெளிய வந்துட்டு எல்லாம் meetup பண்ணி

இல்ல இவங்க எல்லா எல்லாருமே டனல் வழியாதான் வெளிய வருவாங்களா காத்தடிச்சுட்டு.

ஆஹ் வந்தவனே இவங்க ரெண்டு பேத்தையும் மிலிட்டரி ட்ரக்ல ஏத்திட்டு போய்யிருவங்களா? மிலிட்டரி அதுவந்து இவங்க அந்த locker ல இருக்கும்ல அந்த locker தான குகை தோண்டிருப்பாங்க

அந்த குகை வழியா வரும்போது இவனுங்க எல்லாம் வந்துருவாங்க போலிஸ் எல்லாம்

எதுக்கு டனல் வழியா போறாங்க பெர்லின் வந்துட்டு நான் வந்துட்டு தடுத்து நிறுத்திக்கிறேன்

Machine gun ன வச்சு என்ன பண்ணுவான் சுற்றுப்பானா? சுற்றுப்பன் அப்பறம் சாகடிச்சுருவாங்க.

அப்பறம் professor ஒரு மிலிட்டரி ட்ரக்ல காச எடுத்துட்டு போயிருவாங்க.

இவங்க எல்லாம் வேற வழியா வந்துருவாங்க வேற வேஷம் மாதிரி போட்டு

போட்டு அப்பறம் காசு பிரிச்சு அப்பறம் அதோட session one முடிஞ்சுச்சு Session one அதோட முடிஞ்சுச்சு

Three three னு நினைக்கிறன்.முனோட முடிஞ்சுச்சு இதோடது மொத்தம் எத்தன session னு?

அப்பறம் அந்த bank அ robbery பண்ணிட்டாங்களா?

பணத்த பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க இவனுங்க?

பணத்த பிரிச்சதுக்கப்பறம் யார் யாரோ மாதிரி தனி தனியா போயிருவாங்க professor வந்து அங்க ஆள் இருப்பாங்கள

போலிஸ் அவன்கூட வந்து அவகூட வந்து ஒரு பக்கம் போயிருவா upstand எங்கையோ போயிருவா?

போலிஸ் காரங்கதான் professor கு wife ஆ ஆமா love பண்ண ஆரம்பிச்சுருவாங்க

ம்ம் போலிஸ்க்கு அந்த போலிஸ் இருப்பாளாடா

அதான்டா அதான் அவ வந்துட்டு professor love பண்ண ஆரம்பிச்சுருவா அதான்டா அது சரி professor தான் இதுனு தெரியாதா? தெரிஞ்சுரும் அந்த CBI அதுனால வேலைய விட்டு தூக்கிருவாங்க

அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அப்பறம் வேற பக்கம் போயிருவாங்க.டோக்கியோ, ரியோவும் ஒரு island வாங்கி அங்க இருப்பாங்க.

ஆஹ் அப்பறம் நைரோபியும் இவங்க எல்லாம் ஒரேமாதிரி இருப்பாங்க.அதுக்கப்பறம் டென்செரும், மோனிகாவும்

அப்பறம் டோக்கியோ வந்துட்டு island லையே இருந்து bore அடிக்கிது சொல்லிட்டு island ல இருந்து போயிருவான்.அப்பறம் ரியோ மட்டும் தான் இருப்பான்.

போலிஸ்கு வந்து விசையம் தெரிஞ்சுரும் ஒரு போன்ன வச்சு track பண்ணி வந்துருவாங்க ரியோவ புடிக்க. ஆஹ் island வந்துருவாங்களா. புடிச்சுருவாங்க புடிச்சு கொண்டுபோய் கொடும படுத்திட்டு இருப்பாங்க.

ஆஹ் அதுவந்து தெரிஞ்சுரும்

Professor கு அது தெரிஞ்சுரும்டா.

அப்பறம் மறுபடியும் realignment னு எல்லாரையும் கூப்பிடுவான் புது project

அப்பறம் சரினு எல்லாரும் வருவாங்க ரியோவ கடத்திட்டாங்க.நம்ம வெளியவும் கொண்டுவரனும், அதே நேரத்துல நம்ம வந்து gold அடிக்கப்போறோம், காசடிக்கப்போறோம்

ஆஹ் சரினு சொல்லிட்டு எல்லாருது அதுவந்து ஒரு rough இடம் அங்க

அதுனால எல்லாரும் ஒரு air balloon இருக்கும்

அதுல வந்து காசு போட்டுட்டே போவாங்க இவனுங்க.

Professor idea காசு போட்டு போவாங்க traffic jam ஆகிரும், ஒண்ணுமே பண்ணமுடியாது.

அந்த நேரத்துல இவனுங்க வந்து உள்ள போயிருவானுங்க

உள்ள போயிட்டு professor வந்து ஒரு பெரிய அதுல வந்து building ல பேசுவான்.

Mask கலட்டிருவான். Video பேசுறப்போ கழட்டிட்டு அங்க ரியோவ புடிச்சுட்டாங்க அவங்க release பண்ணனும் நாங்க வந்து இந்த bank அ இங்க gold அடிக்கவந்துருக்கோம் அப்டின்னுருவான். Gold இல்ல bank அ

அப்பறம் உள்ள போனாதுகாப்பரம் யாரு அவன் பெயர் என்ன?

அவன் பெயர் வந்து மார்ட்டின் மார்டினு ஒருத்தன் இருக்கான்.அவன் வந்து அவன் தான் head அங்க அந்த gang ல

அப்பறம் அவங்களோட புதுசா பகோசா, அன்ட்ரயான அப்டி எல்லாம் போவாங்க.

Professor குடையே இருந்து மார்செல்லனு ஒருத்தன் வெளியவே இருப்பான்.

அப்பறம் வெளிய இருந்துட்டு அவனமாதிரி வந்து அந்த இதுக்கு professor உள்ள போயிருவான bank க்கு. உள்ள போகமாட்டான் ஆமா அவன் சிக்கிறுவான் உள்ள போய்

தண்ணிக்குள்ள போய் தான் அங்கவந்து இருக்கும் gold அத எடுத்துட்டு வந்து, எடுத்துட்டு வந்து உருக்கி, உருக்கி குட்டி குட்டி ball

அந்த அதவந்து ஒரு டனல் tube ஆட்டம் வச்சு pumping machine லாம் வச்சு அதவந்து extract பண்ணி வெளிய எடுக்கணும் அதான் அதே வருசத்துல ரியோவையும் வெளிய கொண்டுவரனும்

Hijack பண்ணி எல்லாரையும் கொண்டுறனும் அப்டின்ட்டு

அப்பறம் ரியோ வந்து இவங்க எதோ tracker mike வச்சு அனுப்பிச்சுருவானுங்க பரவாயில்ல விட்டுரலாம்னுட்டு

அப்பறம் விட்டதுகாப்பரம் இவனுங்க தங்கத்த உருக்க ஆரம்பிச்சுருவானுக.

டோக்கியோ வந்துட்டு நான் surrender ஆகுறேன் வெளிய போயிருவா ஏதோ block பண்ணிருவாங்க என்ன நவுறவே முடியாதமாதிரி

ஏதோ ஒரு விசையம் நடக்கும் அப்போ டோக்கியோ வெளிய போறேன்னு வெளிய போயிருவான்.டென்வரும் வெளிய போயிருவான்

டோக்கியோ வந்து வெளிய போயிருவா அவ வந்து இன்னொருத்தி புது officer போட்ருவாங்க

அதிசய செய்யாராவ அவ பெயரு என்னமோ

அவ வந்துட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா என்ன நடக்குது அது, இதுண்ட்டு இவ சொல்லவே மாட்டா டோக்கியோ.